எப்பாடி இங்கிலிஷே தகிடத்தத்தம் அஹ் steno ன்ன என்ன சொல்றது உனக்கு அது எனக்கு தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியலயே.

evening ஒரு section போ. தமிழ்க்கு ஒருவாட்டி காலையில போற மாதிரி வச்சுக்கோ. இங்கிலிஷ்க்கு சாயந்திரம் போற மாதிரி வச்சுக்கோ. அவ்வளவுதான் அது easy ஆ இருக்கும் உம் சரிப்பா சரி சரி அப்புறம் வேற என்ன இது நீ நீ வேற வேலை இருந்தா சொல்லு எனக்கு, இது கொஞ்சம் set ஆகாத ஒரு மாதிரி தோணுது பாப்போம் இப்பதைக்கு இந்த job வச்சுக்கலாம். மத்தபடி வேற ஏதாவதுன்னா நீங்க வேலைக்கு போறவங்களாவது ஒரு நாலு ரெண்டு இடத்தை கேட்டுட்டு சொல்வீங்க. எனக்கு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னைய கேட்க சொல்றீங்களா நானும் கேட்டுட்டு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

என்ன சொல்றது எங்க வேலை இருக்கும் என்ன என்ன மாதிரியான வேலை இருக்கும் search பண்ணிட்டு நமக்கு தேவையானதை

அதனாலதான் உன்ட்ட கேட்கிறேன். ஏதாவது வேற எதுவும் வேற ஏதும் office office work இல்லாட்டி மத்த work எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி நானும் அப்படித்தான் பாத்துட்டே இருக்கேன். எதாவது office work ஏன்னா எனக்கு வந்து கடைக்கு போகாப்புல எனக்கு பிடிக்காதா

சரி கழுதை கம்மியான சம்பளமா இருந்தாலும் இதுன்னா ஒரு timing ஆச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டுதான் இந்த மாதிரி இதை தேடிட்டிருக்கிறேன். ஆனா இதுவும் எதுவும் கிடைச்சி தொலையமாட்டிங்குது நீங்க government exam எதுவும் try பண்ணலையாக்கா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

rest எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி mindset வருது. போக முடிய மாட்டேங்குது. என்ன பண்ண சரி சரி இப்ப அப்ப நீங்க வந்து இதுவரை ஏதாவது government exam ஏதாவது எழுதிருக்கீங்களா ஆஹ் அஹ் நான் இன்னும் எழுதுனது இல்லை. நானும் இன்ன வரை ஒரு exam கூட எழுதுனது கிடையாதுக்கா நானும் அதான் அந்த இது அஹ் RRB யார கேட்டாலும் என்ன நீங்க government exam try பண்ணிட்டு இருக்கீங்களா coaching class போறீங்களா யார கேட்டாலும் நான் coaching class போறேன் coaching class போறேன். ஆமா அது வந்து அஞ்சு ஆறு வருஷமா அவங்க class போயிட்டு இருப்பாங்க. அவங்கதான் select ஆவாய்ங்க. அவங்க அதே படிச்சதையே படிச்சு படிச்சு அவங்களுக்கு repeated ஆயிடுமா நமக்கு புதுசா படிக்கிறதுனால ஒண்ணும் மண்டையில ஏறாது அப்படியே படிச்சாலும் இப்பதான் காசு கொடுத்து சேர்றதுதான் எக்கச்சக்கமா வந்துருச்சி

ஆமா என் friend போற இந்த விருதுநகர்ல collector office கிட்ட வந்துட்டு எதோ free யா சொல்லிக் குடுக்கணும்ன்னு சொல்லிட்டு என் friend ம் போயிட்டு இருக்காங்க இரண்டு பேரு. அஹ் collector office க்கு உள்ள இல்லை collector office க்கு பின்னாடி வந்து ஒரு ஷெட் மாதிரி போட்டு எடுக்கறாப்புல. நல்லா சொல்லிக் கொடுப்பார் super ஆ sir தங்கமான மனுஷன். நம்ம கூட leave போட்ருவோம் ஒரு அவரு சனிக்கிழமையும் class நடத்தினாரு. ஞாயிற்றுக்கிழமையும் class நடத்தினாரு. மத்த வேலையெல்லாம் பாவம். அவர் எப்படி எடுத்து பாப்பாருன்னே தெரியலே. ஆமா அவருதான் நேத்து அதான் நல்லா சொல்லித் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க free யா சொல்லித்தராராம் ஆமா free யா தான் நான் போனேன்ல free கிடையாது அந்த books இந்த tea அந்த stool, chair அதுக்கெல்லாம் வாடகை மட்டும். சேர்த்து அஹ் மூணு மாசத்துக்கு சேர்த்து, ஐநூத்து ஐம்பது ரூபாய் ஐந்நூத்தி ஐம்பது ரூபாய்ன்னா மூணு மாசத்துக்கு பரவாயில்லைதானே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 உம் அதுவும் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நம்ம போகவும் மாட்டோம்

அதனால நானும் வேலை தேடிட்டுத்தான் இருக்கேன். எதுவும் கிடைக்கதான் மாட்டேங்குது பாப்போம் என்னன்னு உம் நானும் வேலைதான் தேடிட்டு இருக்கேன் என்ன செய்ய தேடிட்டே இருப்போம் பார்ப்போம் நமக்குன்னு ஒண்ணு எப்பிடியும் அமையாமையா போகப் போகுது.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 உம் சரிடா நான் வீட்ல தான் இருக்கேன் work from home உ இன்னைக்கு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

இல்லடா அஹ் current இல்ல அங்க system ல work

நான் அங்க power இருக்காது சரி என்ன பண்ண சரி okay எல்லாரும் வந்து கொஞ்சம் கசகச இருக்கற மாதிரி இருக்கும் அப்பிடின்னு சொல்லிட்டு main ஆன பிள்ளைங்களை மட்டும் அங்க வச்சிருக்காங்க system work இல்லாத அதாவது work காக எடுத்துட்டு போயி நம்ம என்ன பண்ண போறோம் அதனால நான் work from home home க்கு கேட்டேன். என் கூட ஜனனின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கிறா. அவளும் நானும் தான் work from home வேலை பாக்க கேட்டிருந்தோம். சரி okay நீங்க பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னுட்டு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

அது என்னதுன்னா இன்ஸ்டாகிராம் page ல பார்த்தேன் நானு writing work two thousand five hundred நம்ம deposit பண்ணணுமா அது வந்து ஒரு paragraph மாதிரி நம்ம mobile ல வந்து PDF பண்ணிருவாங்களாம்

Afour sheet வந்து அவங்க courier பண்ணி விட்டுருவாங்களாம். அதுல அந்த PDF ல எப்படி இருக்கோ அதே மாதிரி A4 sheet ல நம்ம வந்து எழுதி திருப்பி அவங்க date ஒரு இந்த date க்குள்ள நீங்க முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்களாம்

ஆமாம் மா ~ வாரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய். உனக்கு வார சம்பளமா போச்சு இல்லை

வாங்கிட்டு போறாங்களா எல்லாரும்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

அதுக்காக அவங்க இன்ஸ்டா page ல வந்து இது போட்டிருந்தாங்க என்ன சொல்றது அஹ் எழுதி வாங்குனது amount ஏறுன proof எல்லாமே போட்டிருந்தாங்களா அதனாலதான்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

அஹ் நான் link share பண்றேன் link share பண்றேன். ஆனா அவங்க வந்து apply பண்றது bio data apply பண்ணணும் maximum நிறைய இது எல்லாமே ஒரு இன்ஸ்டா page னா வேலைக்கு தனியா வச்சிருப்பாங்க போல bio க்கு தனியா வச்சிருப்பாங்க போல வேலைக்கு தனியா இருக்குறத bio க்கு வந்து நீங்க message பண்ணுங்க நான் reply பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்படி எல்லாம் பண்ணா irritate ஆகும் அவங்களை எப்படி நம்ப தோணும் நமக்கு ஆமா அது இருக்கு. ஒரு சிலவங்க வந்து ஏமாத்திருவாங்க. ஒரு சிலர் வந்து காசை வாங்கிட்டு திருப்பி எதுவும் கொடுக்காம இல்லை இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க அப்படியும் case இருக்கு இப்படியும் case இருக்கு. இந்த காலத்துல யாரைத்தான் நம்ப முடியுது அதை சொல்லு என்ன செய்ய எல்லா பொழப்புமே கஷ்டம்தான். வேலைனாலே கஷ்டம்தான். இதுல அந்த வேலை என்ன இந்த வேலை என்ன நமக்குன்னு ஒரு நிரந்தரமா ஒரு வேலைன்னா அதுதான் சொல்றேன் ஒரு என்ன government உ government உ வேலைக்கு போனாலும் ஒண்ணும் இல்லை போகலைன்னாலும் ஒண்ணும் இல்லை மாசத்துக்கு pension வந்துரும். வேலை முடிச்சிட்டா சம்பளம் வந்துரும் கையிலே. கா துட்டு சம்பாரிச்சாலும் government அ துட்டு சம்பாதிக்கணும்னு சொல்றது correct ஆதான் இருக்கும்போல government துட்டு சம்பாரிக்~ இப்ப pension எல்லாம் கிடையாது இல்லை இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே

இப்ப அவரு நின்னதுக்கு அப்புறம் அவர் கையில மொத்தமா பதினஞ்சு லட்சம் கொடுத்துட்டாங்க. பதினஞ்சா இருபது லட்சம்னு நினைக்கிறேன் எங்க பெரியம்மா ஒருத்தவங்க HM ஆ இருந்தாங்க அவங்க HM ஆ இருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா எவளோ அம்பது லட்சம் குடுத்தாங்க இப்படி அவங்களுக்கு மொத்த மொத்தமா குடுத்ததிடறாங்கல்ல அப்படிங்கும்போது மாச சம்பளம் வந்தா கூட அவ்ள வராதுல்ல அதை வச்சு இவங்க என்ன பண்ணிடறாங்க சொந்தமா ஒரு வீடு அப்படியே வாங்கிடறாங்க hello hello அக்கா கேக்குதா hello hello சாரதா அக்கா hello hello சாரதாக்கா கேக்குதா hello

சரி அப்புறம் வீட்டுல என்ன என்ன நிலவரம் ஒரு நிலவரம் இல்லை அப்படியே ஏதோ போயிட்டிருக்கு

extra எதாவது படிக்க வேண்டியதுதானே qualification computer இல்லாட்டி வேற ஏதாவது அதான் இது computer அதான் சரி computer first முடிச்சிருக்கேன் typewriting தான் போகணும் typewriting எப்படியாவது போயிட்டு பார்க்கணும் வேலைக்கு சரி சரி நீ போ போய் பாரு என்ன வேற ஏதாவது வேலை கிடைச்சா கூட போய் பாரு. இல்லை நானும் ஏதாவது உனக்கு vacancy இருந்தா சொல்றேன் சரியா நீங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கக்கா சரியா

சரி உடம்பைப் பாத்துக்கோ voice ஒரு மாதிரி இருக்கு. சுடுதண்ணி போட்டுக் குடி climate நல்லா இல்ல என்ன ஆமா இந்த climate சரியில்லைல்ல அதனால அப்படித்தான் இருக்கும் உம் சரி சரி tea போட்டுக் குடி எந்திருச்சு இருந்தா சொல்லுங்க சரியா மறக்காம எந்த வேலை இருந்தாலும் சொல்லுங்க.

ஆஹ் சரிக்கா நான் கேட்டேன்னு சொல்றேன் நீங்களும் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க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 அஹ் சரிக்கா சரி சரி

அஹ் சரிக்கா bye க்கா

வணக்கம் இப்போதெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்து என்ன செய்கிறாய் நான் நன்றாக இருக்கிறேன் இந்த நாட்களில் நான் மிகவும் சிரமப்படுகிறேன் அதனால் நான் வீட்டில் இருக்கிறேன் நான் என்ன செய்வது நீங்கள் சொன்னது போல் உங்கள நகரத்தில் நடக்க இடம் இருக்கிறதா ஆமாம் நீங்கள் புவனேஸ்வரியில் வசிக்கிறீர்கள் உங்களிடம் நகைகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் அங்கே பார்க்~ நான் அதை பார்க்க விரும்புகிறேன் நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களா ஆம் நிச்சயமாக நான் அதையே சொல்லப்போகிறேன் வாருங்கள் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என் அப்பாவும் மாமாவும் வீட்டில் இல்லை நான் இன்னும் விடுமுறையில் இருக்கிறேன் அதனால்தான் மேலும் வீட்டில் தனியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எனவே பார்க்க இன்னும் பல இடங்கள் உள்ளன ஒரு மாதம் எடுத்துக் கொள்ளுங்கள் வந்து சுதந்திரமாக அழையுங்கள் ஆம் சரி நந்தன்கானனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் கேட்க மிகவும் ஆர்வமாக உள்ளேன் அதாவது அங்கு என்ன பார்க்க வேண்டும் வழி அனைத்து விலங்குகளும் பறவைகள் மற்றும் பல தயவு செய்து என்னென்ன விலங்குகள் உள்ளன என்பதை எனக்கு நன்றாக சொல்லுங்கள் நான் தொலைக்காட்சியில் மட்டுமே பல விலங்குகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் நிஜவாழ்க்கையில் அவற்றை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை கிட்டத்தட்ட அனைத்து விலங்குகளும் நந்தன் நூத்தி பதினாறு கூண்டுகள் மற்றும் தொண்ணூத்தி நாலு திறந்த கிணறு அடைப்புகள் உள்ளன இது நாற்பத்தி ஒண்ணு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 நந்தன்கண் உயிரியல் பூங்காவில் எத்தனை புலிகள் உள்ளன நந்தன்கண் உயிரியல் பூங்காவில் இருபத்தி ஆறு புலிகள் உள்ளன அவற்றில் பதினாறு பொதுவான கருப்பு மற்றும் வெள்ளை புலிகள் முறையே மூன்று மற்றும் ஏழு நந்தன்கண் உயிரியல் பூங்காவில் எத்தனை சிங்கங்கள் உள்ளன அவர்கள் இருபத்தி நாலு மணி நேர CCTV கண்காணிப்பில் உள்ளன புதிதாக பிறந்த குட்டியின் மிருகக்காட்சி சாலையில் இப்போது

நந்தன்கண் உயிரியல் பூங்காவில் எத்தனை கரடிகள் உள்ளன உயிரியல் பூங்காவில் தற்போது பத்து சோம்பல் கரடிகள் உள்ளன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

சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வகையான பறவைகள் உள்ளன நான் ஒருமுறை இருந்தேன் இது மிகவும் அருமையாக இருந்தது எனக்கு நேரம் எப்படி சென்றது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கும் பசியாக இருந்தது சுற்றி நடந்து பார்த்தேன் எனக்கு பிடித்திருக்கிறது நான் மிகவும் நன்றாக உணர்ந்தேன்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

நந்தன்கண் விலங்கியல் பூங்கா திறந்திருக்கும் செவ்வாய், ஞாயிறு ஏழு முப்பது PM ஐந்து முப்பது PM மற்றும் திங்கட்கிழமை மூடப்பட்டது நந்தன் வேறு என்ன கவர்ச்சிகரமானது பத்து புள்ளி எண்பத்தி ஒண்ணு கிலோமீட்டர் பழங்குடியினர் கலை மற்றும் கைவினை அருங்காட்சியகம் ஒன்பது புள்ளி இருபத்தி நாலு கிலோமீட்டர் மங்கள ஜோதி பதினைந்து புள்ளி zero எட்டு கிலோமீட்டர் கோயில் பதினொன்னு புள்ளி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ராமர் கோவில் புவனேஷ்வர் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் லிங்கராஜா கோயில் tripadvisor ல் நந்தன் விலங்கியல் பூங்காவிற்கு அருகில் உள்ள அனைத்து இடங்களையும் பாருங்கள் நந்தன்கண் விலங்கியல் பூங்காவிற்கு நுழைவு கட்டணம் என்ன நந்தன்கண் உயிரியல் பூங்காவிற்கு நுழைவு கட்டணம் பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட நபருக்கு ரூபாய் ஐம்பது மூணு முதல் பன்னிரண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் வெளிநாட்டினருக்கு நுழைவு கட்டணம் ரூபாய் நந்தன் கண் உயிரியல் பூங்காவிற்கு மூணு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணம் இலவசம் புவனேஸ்வரில் வேறு என்ன பார்க்க வேண்டும்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 மேலும் நிறைய பூங்காக்கள் நடக்க சிறந்த இடங்கள் நீங்கள் விரும்பும் இடத்தில் நடக்கலாம் மேலும் நீங்கள் சொல்வதை, நான் கேட்கிறேன் மற்றும் தாவரவியல் பூங்கா இங்கே தாவரவியல் பூங்காவை பார்வையிட சிறந்த நேரம் எது குளிர்காலம் தாவரவியல் பூங்காவை பார்வையிட எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் மைதானம் பெரும்பாலும் அமைதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் வசந்த காலம் பூக்கும் உச்ச பருவம் இது தாவரவியல் பூங்காவிற்கு வருகை தரும் ஒரு பிரபலமான நேரமாகும் தாவரவியல் பூங்காவிற்கு செல்ல கோடைக்காலம் மற்றொரு சிறந்த நேரம் பெரும்பாலான தாவரவியல் பூங்காக்களில் இலையுதிர் காலம் அமைதியான காலம்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 திட்டமிடப்பட்ட முறையான சுற்றுலா விழா செயல்பட்~ செயல்பாட்டுத்துறை மூலம் முன்பதிவு செய்வது அவசியம் தாவரவியல் பூங்கா எதற்காக பிரபலமானது இந்திய தாவரவியல் பூங்கா தூய ஆச்சாரிய ஜகதீஸ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் பூங்கா, முன்பு ராயல் பூங்கா, தாவரவியல் பூங்கா இந்தியாவின் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஹௌராவில் ஹௌரா அமைந்துள்ள தாவரவியல் பூங்கா ஆர்க்கித்துகள் மூங்கில் பனை மற்றும் சிறுகுப் பயன்கள் பெண் டைன்கள் ஆகியவற்றின் பெரிய சேகரிப்புக்கு பிரபலமானது தாவரவியல் பூங்காவில் நீங்கள் என்ன நடவடிக்கைகள் செய்யலாம் தாவரவியல் பூங்காக்கள் தாவர வாழ்க்கைய பல வடிவங்களில் கா~ காட்சிப்படுத்துகின்றன ஆனால் பல தோட்டங்கள் கச்சேரிகள், உணவகங்கள் மற்றும் வகுப்புகள் கூட வழங்குகின்றன ஒரு தாவரவியல் பூங்கா செயல்பாடுகள் பெரும்பாலும் வானிலையால் கட்டளையிடப்படுகின்றன

தாவரவியல் பூங்காவில் எது அனுமதிக்கப்படவில்லை தோட்டத்தில் பின்வருபவைகளுக்கு அனுமதி இல்லை பந்துக்கள், மட்டைகள், பைகள், காத்தாடிகள், skate board கள் roller blade கள் scooter கள் நெருப்பு, வாயு காற்று, நாய்கள், பூனைகள் alcohol இசைக்கருவிகள் radioCDplay தாவரவியல் பூங்காவின் விதிகள் என்ன விதைகள், பூக்கள், பழங்கள் அல்லது மர லேபில்களை சேகரிக்கவோ அகற்றவோ வேண்டும் வேண்டாம் பாதைகள் மற்றும் வெட்டப்பட்ட புல்வெளிப் பகுதிகளில் இருங்கள் தலைக் கூலம் அல்லது நடைப்பட்ட தோட்டப் படுக்கைகளில் நடக்க வேண்டாம் வனவிலங்குகளுக்கு உணவளிக்கவோ கையாளவோ கூடாது ஏன் இது தாவரவியல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது தாவரவியல் பூங்காக்கள் தாவரவியல் பூங்கா என்றும் அழைக்கப்படுகின்றன அவை தாவரங்களின் குழுக்களுக்கு இடையேயான உறவுகளை விளக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட உயிருள்ள தாவரங்களின் தொகுப்பாகும் ஆனால் நந்தன்கண் உயிரியல் பூங்காவில் வெளி உணவு அனுமதிக்கப்படுகிறதா மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்கள் தீயணைப்பு சாதனங்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள், உணவுப் பொருட்கள் polythene மற்றும் பொருட்கள் தவிர வேறு எந்த வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படாது நந்தன்கண் உயிரியல் பூங்காவில் தொலைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறதா சிறு camera வுக்கு ரூபாய் நூறு நூறு video camera வுக்கு ரூபாய் ஐநூறு mobile phone கள் camera க்களுடன் இலவச நுழைவு அனுமதிக்கப்படுகிறது நந்தன்கண் உயிரியல் பூங்காவிற்கு எவ்வளவு நேரம் செல்ல வேண்டும் நந்தன்கண் விலங்கியல் பூங்கா இந்தியாவின் ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரில் அமைந்துள்ளது அதன் வளாகம் மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏக்கர் பரப்பளவில் நந்தன்கண் தாவரவியல் பூங்காவுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது

hi நிஷா எப்டியிருக்கீங்க?

நல்லாருக்கேன். உங்க வீட்டுல மாடித்தோட்டம் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. எப்டியிருக்கு? எல்லா காய்கறியும் நல்லா விளையுதா? ஆஹ் நாங்க நிறைய காய்கறி வச்சிருக்கோம். செடி ஆஹ் வேற நம்ம சாப்பிடுற item பயிர் வகை அந்த மாதிரி நிறைய தோட்டம்லாம் வச்சிருக்கோம்

என்ன மாதிரி காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க பயறு வகை, கீரை வகை அப்புறமா கத்தரிக்காய் செடி அந்த மாதிரி நிறைய செடி வச்சிருக்கோம் அஹ் நீங்க இப்படி வச்சிருக்கீங்க இப்போ எல்லாம் நம்ம இதுல விவசாயம் எல்லாம் ரொம்ப அழிஞ்சுட்டே போகுதுல்ல ஆமா நிறைய பேரு அதை பராமரிக்கிறதே இல்லை. எல்லாரும் கடையில இருந்து தான் வாங்கி சாப்பிடுறாங்க. கடையில உள்ளது வந்து மருந்து அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் use பண்றாங்க. நம்ம வீட்லனா நம்ம வந்து அஹ் நமக்கு நம்ம use பண்ற கூடிய பொருள்ல இருந்து உரத்தை எடுத்து போடுறோம். அப்ப வந்து காயெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வளரும். அப்போ வந்து நமக்கு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப taste ஆ இருக்கும். அஹ் அஹ் ஆமா அதுவந்து இப்போ யாருமே வந்து அவங்க உடல் நலத்தை வந்து correct ஆ பார்க்கிறதே கிடையாது எல்லாருமே வந்து அவங்கள easy ஆ கிடைக்குதா வெளிய இருந்து வாங்குறாங்க. அதே மாதிரி இப்ப விவசாயிங்களும் கூட

ஆமா நிறைய பேர் அப்படித்தான் குழந்தைகளுக்குமே அவங்க கேட்கக்கூடியதும் வாங்கி குடுக்காங்க. வீட்டுலருந்து யாருமே நம்மளாவே தயாரிக்கணும் அந்த மாதிரி யாரும் யோசிக்க மாட்டேங்கறாங்க.

அஹ் நான் இப்ப government வந்து சொல்லிட்டிருக்காங்க நிறைய பேர் இப்போ மாறிட்டேயிருக்காங்க வீட்~ வீட்ல உள்ள மாடி தோட்டத்துக்கு நிறைய பேரை வந்து நாங்க இயற்கையா வந்து எங்க வீட்டுல உள்ள வே~ கழிவுகள் எல்லாம் போட்டு நாங்க வந்து உரம் தயாரிச்சு நாங்க எங்களோட health அ பாத்துக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் மாறிட்டாங்க. ஆனாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒ~ நாட்டோட முதுகெலும்பே வந்து விவசாயம்தான் ஆனா அதுவே இப்ப வந்து அழிஞ்சுட்டே போகுது அப்படின்னு சொல்றாங்க